ஒரு வேலி கட்டி அதுக்குள்ள ஒரு ரைட்டிங்ஸ் எழுதி கருங்கள்ளால வெச்சிருக்காங்க.

நடுவுல ஃபுல்லா மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கு.

அதுல நறைய பேர் நின்னு பெர்ஃபார்ம் பண்ணிட்ருக்காங்க.

சுத்திலு வன்ட்டு பலூன்ஸ் ஆள டெகரேட் பண்ணிருக்காங்க.

பிப்லியோபீலியா இந்த மாரி நெறயா வண்ட்டு பிக்சன் எல்லாமே போர்டு போட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க.

ஒரு சைடு ஃபுல்லா ஹைபிஸ்கஸ் மரங்களா இருக்கு.

கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்கு.

சுத்திலும் கிரௌடடா எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க.

இது ஒரு கிலாதிங் ஸ்டோர் .

லா ஹாங் பண்ணி ரெண்டு ரேக்க நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

பிளாக் அண்ட் ப்ளூ கலர் மேட்ல ரெண்டு பேர் நின்னு மெடிடேட் பண்றாங்க.

இந்த பிக்சர்ல இருக்குறது ஒர் ரெயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் .

என்ட்ரன்ஸ்ல வந்ட்டு ஃபுல்லா ட்ரை சைக்கிள் வந்ட்டு நின்னுட்ருக்கு.

முடி வெட்றதுக்கு ஒரு ஆள் உக்காந்திருக்காரு.

அதுல குட்டி குட்டி பாட்ஸ்ல எல்லா செடி வளத்துருக்காங்க.

ஒரு கேர்ள் வன்ட்டு அட்வர்டைஸ்மென்ட் குடுத்துருக்காங்க அவங்க ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

இண்டஸ்ட்ரி குள்ள ரெண்டு பேரு வேல செஞ்சிட்டுருக்காங்க.

ஃபுல்லா சைடுல ஷீட்டால போட்டு காம்பவுண்ட் செவரு மாரி கட்டி இருக்காங்க.

முன்னாடி ஒரே ஒரு பெரிய மரோ இருக்கு.

ரெண்டு மேனிகுயின்ஸ்ஸ கொஞ்ச ஹைட்ல செல்ஃப் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க.

சைட்ல வன்ட்டு நெறைய மணல்லாந் தெரியிது.

ஒரு ஆள் டைவ் அடுச்சிருக்கனால தண்ணியெல்லா தெள்ச்சுட்டு வெளிய வருது.

எல்லா மெட்டல்ஸு ஃபுல்லா ஆஷ் கலர்ல இருக்கு.

ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பெரிய கேட் ஒன்னு இருக்கு.